bye அக்கா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

நெறைய பேரு வந்து வெளியூர்லலாம் படிச்சிட்டு வருவாங்க, அதுனால அவங்களுக்கு வந்து அவங்க மாரி நெறைய சிறப்பு பேருந்துலாம் விடுறது வந்து helpful ஆ இருக்கு.